லிப்ரியாஃபிஸ் கால்க் க்கு அறிமுகம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் கற்கபோவது லிப்ரியாஃபிஸ் கால்க் க்கு ஒரு அறிமுகம்
கால்க் இல் பலவித கருவிப்பட்டைகள்
புதிய ஆவணத்தை திறப்பது
இருப்பில் இருக்கும் ஆவணத்தை திறப்பது
ஆவணத்தை சேமித்து மூடுவது கால்க் என்பது லிப்ரியாஃபிஸ் தொகுப்பில் ஸ்ப்ரெட்ஷீட் பாகம் ஆகும்
ரைட்டர் உரைகளுடன் தொடர்புள்ளது போல் ஸ்ப்ரெட்ஷீட் எண் தகவலுடன் தொடர்புள்ளது
அது எண்களின் மொழியிலான மென்பொருள்
மைக்ரோசாஃப்ட் ஆஃபிஸ் சூட் எக்ஸல் க்கு இணையானது
திறந்த மூல மென்பொருள் இதை பிரதி எடுக்க மறு பயனாக்க விலையில்லாமல் வினியோகிக்க தடையில்லை
லிப்ரியாஃபிஸ் சூட் க்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இன் பதிப்புகளான விண்டோஸ் 2000 விண்டோஸ் எக்ஸ்பி விண்டோஸ் 7 ஐ அல்லது gnuலினக்ஸ் ஐ ஒஸ் ஆக பயன்படுத்தலாம்
இங்கே உபுன்டு லீனக்ஸ் பதிப்பு 1004 இயங்குதளம்
லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு பதிப்பு 334
லிப்ரியாஃபிஸ் நிறுவப்படவில்லை எனில் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூலம் நிறுவுக
சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் குறித்து மேலும் தகவல்களுக்கு இதே தளத்தில் உபுண்டு லினக்ஸ் Tutorialகளை காணவும்
மேலும் இந்த தளத்தில் உள்ள வழிமுறைகளின் படி லிப்ரியாஃபிஸ் தொகுப்பை தரவிறக்குக
விவரங்கள் லிப்ரியாஃபிஸ் தொகுப்பின் முதல் டுடோரியலில் உள்ளது
நிறுவலின் போது மறக்காமல் காம்ப்ளீட் நிறுவலை தேர்ந்தெடுக்கவும்
லிப்ரியாஃபிஸ் தொகுப்பை நிறுவி இருந்தால் கால்க் ஐ திரையின் மேல் இடது பக்கம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃபிஸ் பின் லிப்ரியாஃபிஸ் தேர்வுகளில் சொடுக்கி காணலாம்
லிப்ரியாஃபிஸ் பாகங்களுடன் உரையாடல் பெட்டி திறக்கும்
கால்க் ஐ அணுக ஸ்ப்ரெட்ஷீட் ஐ தேர்ந்தெடுக்கவும்
கால்க் விண்டோ வில் புதிய காலி ஆவணம் ஒன்று திறக்கிறது
கால்க் சாளரத்தின் முக்கிய பாகங்களை கற்கலாம்
கால்க் இல் உள்ள ஆவணம் வர்க்புக் எனப்படும்
வர்க்புக் இல் ஸ்ப்ரெட்ஷீட் எனப்படும் பல தாள்கள் உள்ளன
ஒவ்வொரு ஸ்ப்ரெட்ஷீட் இலும் கோலம்ன் களாக பல வரிசை செல்கள் உள்ளன
வரி எண்ணாலும் கோலம்ன் எழுத்தாலும் குறிக்கப்படும்
குறிப்பிட்ட செல் columnமும் வரியும் சந்திக்கும் இடத்தில் உள்ளது
அது அந்த வரியின் எண்ணாலும் columnமின் எழுத்தாலும் குறிக்கப்படும்
செல் களில் உரை எண்கள் சூத்திரங்கள் மற்றும் மேலும் பல டேட்டா ஐட்டம்ஸ் காணவும் கையாளவும் உள்ளன
ஒவ்வொரு ஸ்ப்ரெட்ஷீட் இலும் பல பக்கங்கள் பக்கத்துக்கு பத்து லட்சம் வரிகள் ஓராயிரம் columnகளுக்கு மேலும் இருக்கமுடியும்
ஆக தனித்தாளில் நூறு கோடி செல் கள் இருக்கமுடியும்
கால்க் விண்டோ வில் உள்ளவை பல toolbarகள் டைட்டில் பார் மேனு பார் ஸ்டாண்டார்ட் டூல்பார் பார்மேட்டிங் பார் பார்முலா பார் மற்றும் ஸ்டேட்டஸ் பார் toolbarகள் உடன் கூடுதலாக இரண்டு பீல்ட் கள் உள்ளன
இன்புட் லைன் மேலே நேம் பாக்ஸ்
டூல்பார் களில் அடிக்கடி பயனாகும் தேர்வுகள் உள்ளன
அவற்றை டியூட்டோரியல் களில் பின்னால் கற்கலாம்
கீழ் இடது பக்கம் மூன்று ஷீட் tab களை ஸ்ப்ரெட்ஷீட் இல் காணலாம்
அவை ஷீட்1 ஷீட் 2 மற்றும் ஷீட் 3
இந்த tab கள் வழியே தனித்தாள்களை அணுகலாம்
பார்வையில் உள்ள ஷீட் வெள்ளை tab ஆக இருக்கும்
இன்னொரு ஷீட் இன் tab ஐ சொடுக்க அது புலனாகும் அதன் tab வெள்ளையாகிவிடும்
ஸ்ப்ரெட்ஷீட் இன் மெயின் செக்ஷன் ல் டேட்டா உள்ளிடப்படுகிறது
அது ஒரு கிரிட் ஆக பல செல் களை கொண்டுள்ளது
ஒவ்வொரு செல் உம் ஒரு கோலம்ன் ஒரு வரியை சந்திக்கும் இடத்தில் உள்ளது
columnகளின் உச்சியிலும் மற்றும் வரிகளின் இடது பக்கமும் ஒரு வரிசை சாம்பல் நிற பெட்டிகள் எழுத்துக்கள் மற்றும் எண்களை கொண்டுள்ளன
இவை columnகள் மற்றும் வரிகளின் தலைப்புகள்
columnகள் ஆ வில் வலமாக செல்கின்றன
வரிகள் மேலே 1 இல் ஆரம்பித்து கீழே செல்கின்றன
கோலம்ன் மற்றும் ரோவ் ஹெடர்ஸ்
செல் களுக்கு நேம் பாக்ஸ் பீல்ட் இல் ரெஃபரன்ஸ் களாக அமைகின்றன
கால்க் இன் பாகங்களை கற்றோம்
கால்க் இல் புதிய ஆவணத்தை திறப்பதை காணலாம்
புதிய ஆவணத்தை திறக்க ஸ்டாண்டார்ட் டூல்பார் இல் நியூ இக்கான் ஐ சொடுக்கலாம் அல்லது மேனு பார் இல் பைல் பின் நியூ இறுதியாக ஸ்ப்ரெட்ஷீட் தேர்வில் சொடுக்கவும்
இரு வகையிலும் புதிய கால்க் சாளரம் திறக்கிறது
ஸ்ப்ரெட்ஷீட் இல் பெர்சனல் பைனான்ஸ் ட்ராக்கர் ஐ உருவாக்குவதை காணலாம்
ஸ்ப்ரெட்ஷீட் செல் களில் தரவை உள்ளிடுவதை காணலாம்
ஸ்ப்ரெட்ஷீட் இன் முதல் ஷீட்டில் ஆ1 செல் ஐ சொடுக்குங்கள்
தலைப்பாக ஸ்ப்ரெட்ஷீட் இல் வரும் ஐட்டம் களின் வரிசை எண்ணுக்கு ஸ்ன் என எழுதுவோம்
ப்1 செல்லில் சொடுக்கி இன்னொரு தலைப்பை ஐட்டம்ஸ் என எழுதுவோம்
இந்த ஸ்ப்ரெட்ஷீட் இல் நாம் பயன்படுத்தப்போகும் எல்லா ஐட்டம் களும் இந்த தலைப்பின் கீழ் வரும்
அதே போல சி1 ட்1 எ1 ப்1 மற்றும் ஜி1 செல் களில் ஒன்றன் பின் ஒன்றாக சொடுக்கி தலைப்பிடுக
கோஸ்ட் ஸ்பென்ட் ரிசீவ்ட் டேட் மற்றும் அகாவுண்ட்
ஒவ்வொரு columnயின் கீழும் தரவை பின்னர் எழுதுவோம்
ஸ்ப்ரெட்ஷீட் உருவாக்கிய பின் அதை சேமிக்க வேண்டும்
பைலை சேமிக்க மேனு பார் இல் பைல் பின் சேவ் ஏஎஸ் தேர்வில் சொடுக்கவும்
உரையாடல் பெட்டி திறக்கிறது பைல் பெயரை நேம் பீல்ட் இல் எழுத வேண்டும்
பைல் பெயரை பெர்சனல் பைனான்ஸ் ட்ராக்கர் என எழுதுக
நேம் பீல்ட் இன் கீழ் சேவ் இன் போல்டர் பீல்ட் இருக்கிறது
இதில் பைல் ஐ சேமிக்கும் போல்டரின் பெயரை உள்ளிடவேண்டும்
சேவ் இன் போல்டர் ன் கீழ் நோக்கு அம்புக்குறியை சொடுக்குங்கள்
போல்டர் தேர்வுகளின் பட்டியல் காண்கிறது
நமக்கு விருப்பமான சேமிப்பு போல்டரை தேர்ந்தெடுக்கலாம்
டெஸ்க்டாப் இல் சொடுக்குகிறோம்
பைல் டெஸ்க்டாப் இல் சேமிக்கப்படும்
உரையாடல் பெட்டியில் பைல் டைப் தேர்வில் சொடுக்கவும்
இது பைலை சேமிக்கக்கூடிய பைல் டைப் பட்டியல் அல்லது பைல் எக்ஸ்டென்ஷன் பட்டியலை காட்டும்
கால்க் இல் முன்னிருப்பு பைல் வகை ஒடிஎஃப் ஸ்ப்ரெட்ஷீட்
இதன் பைல் நீட்சி டாட் ஒட்ஸ்
ஒடிஎஃப் என்பது ஒப்பன் டாக்குமென்ட் பார்மேட்
இது திறந்த ஸ்டாண்டார்ட் பார்மேட்
லிப்ரியாஃபிஸ் கால்க் இல் திறக்கக்கூடிய டாட் ஒட்ஸ் பார்மேட் தவிர பைல் ஐ எக்ஸல் இல் திறக்ககூடிய டாட் எக்ஸ்எம்எல் டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் மற்றும் டாட் எக்ஸ்எல்எஸ் formatல் சேமிக்கலாம்
இன்னொரு பிரபலமான பல நிரல்கள் திறக்கும் பைல் நீட்சி டாட் சிஎஸ்வி
இது ஸ்ப்ரெட்ஷீட் தரவை டெக்ஸ்ட் பைல் பார்மேட் இல் வைத்திருக்கிறது
இதனால் பைல் அளவு வெகுவாக குறைகிறது
சுலபமாக எடுத்துச்செல்லலாம்
நாம் ஒடிஎஃப் ஸ்ப்ரெட்ஷீட் தேர்வில் சொடுக்குவோம்
பைல் வகையை பார்க்கலாம் ஒடிஎஃப் ஸ்ப்ரெட்ஷீட் மற்றும் பிராக்கெட் இல் டாட் ஒட்ஸ் பைல் டைப் தேர்வுக்கு அடுத்து காணப்படுகிறது
சேவ் மீது சொடுக்கவும்
இது பைல் பெயர் தேர்ந்தெடுத்த பின்னொட்டுடன் டைட்டில் பார் இல் காணும்படி கால்க் விண்டோ வுக்கு பின் இட்டுச்செல்லும்
மேலே பார்த்த பார்மேட் களுடன் ஸ்ப்ரெட்ஷீட் களை டாட் எச்டிஎம்எல் ஆகவும் சேமிக்கலாம்
இது வலைப்பக்க பார்மேட்
இது முன் சொன்ன வழியிலேயே செய்யப்படும்
மெனுபர் இல் பைல் பின் சேவ் ஏஎஸ் மீது சொடுக்கவும்
இப்போது பைல் டைப் பின் எச்டிஎம்எல் டாக்குமென்ட் - அடைப்புக்குள் ஒப்பனாஃபிஸ் டாட் ஆர்க் கால்க் தேர்விலும் சொடுக்கவும்
இது ஆவணத்துக்கு டாட் எச்டிஎம்எல் பின்னொட்டை தருகிறது
சேவ் மீது சொடுக்கவும்
உரையாடல் பெட்டியில் ஆஸ்க் வென் நோட் சேவிங் இன் ஒடிஎஃப் பார்மேட் தேர்வில் குறியிடுக
கடைசியாக கீப் கரண்ட் பார்மேட் தேர்வில் சொடுக்கவும்
டாட் எச்டிஎம்எல் பின்னொட்டுடன் ஆவணம் சேமிக்கப்படுகிறது
இந்த பார்மேட் எந்த ப்ரவ்சர் இலும் ஸ்ப்ரெட்ஷீட் ஐ திறக்கும்படி அமைக்கும்
ஆவணத்தை பிடிஎஃப் ஒழுங்குக்கு ஏற்றுமதி செய்யலாம்
ஸ்டாண்டார்ட் டூல் பார் இல் எக்ஸ்போர்ட் டைரக்ட்லி ஏஎஸ் பிடிஎஃப் தேர்வில் சொடுக்கவும்
முன்போல் சேமிக்கும் இடம் தேர்வு செய்க
இதையே மேனு பார் இல் பைல் பின் எக்ஸ்போர்ட் ஏஎஸ் பிடிஎஃப் தேர்வில் சொடுக்கியும் செய்யலாம்
உரையாடல் பெட்டியில் எக்ஸ்போர்ட் மீதும் பின் சேவ் பட்டன் இலும் சொடுக்கவும்
பிடிஎஃப் பைல் உருவாக்கப்படும்
இதை பைல் பின் குளோஸ் மீது சொடுக்கி மூடுவோம்
அடுத்து இருக்கும் ஒரு ஆவணத்தை கால்க் இல் திறப்பதை காணலாம்
இருப்பிலுள்ள ஆவணத்தை திறக்க மேலே மெனுபர் இல் பைல் பின் ஒப்பன் தேர்வை சொடுக்கவும்
திரையில் உரையாடல் பெட்டியை காணலாம்
இங்கே ஆவணத்தை சேமித்த அடைவை கண்டு பிடிக்கவும்
உரையாடல் பெட்டியின் மேல் இடது மூலையில் காணும் பென்சில் பட்டன் ஐ சொடுக்கவும்
டைப் ஆ பைல் நேம் என இருக்கிறது
லொகேஷன் பார் புலம் திறக்கும்
வேண்டிய பைலின் பெயரை உள்ளிடவும்
நாம் பெர்சனல் பைனான்ஸ் ட்ராக்கர் என உள்ளிடுகிறோம்
தோன்றும் பட்டியலில் பெர்சனல் பைனான்ஸ் ட்ராக்கர் டாட் ஒட்ஸ் ஐ தேர்ந்து எடுக்கிறோம்
ஒப்பன் ஐ சொடுக்கவும்
பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் பைல் திறக்கிறது
மாறாக இருப்பிலுள்ள ஆவணத்தை திறக்க மேலே டூல்பார் இல் ஒப்பன் இக்கான் ஐ சொடுக்கி முன் சொன்ன வழியிலேயே திறக்கலாம்
எக்ஸல் பயன்படுத்தும் டாட் எக்ஸ்எல்எஸ் மற்றும் டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் பின்னொட்டுள்ள பைல்களையும் கால்க் ஆல் திறக்கலாம்
அடுத்து ஒரு பைல் ஐ மாற்றி பின் அதே பெயரில் சேமிப்பதை பார்க்கலாம்
நாம் தலைப்புகளை தடிமனாகவும் அளவை கூட்டியும் மாற்றலாம்
முதலில் ஆ1 செல் மீது சொடுக்கலாம்
தலைப்புகள் ஸ்ன் கோஸ்ட் ஸ்பென்ட் ரிசீவ்ட் டேட் மற்றும் அகாவுண்ட் ஆகியவற்றின் மீது இடது சொடுக்கியால் இழுத்து தேர்ந்தெடுங்கள்
இது உரையை தேர்ந்தெடுத்து முன்னிலை படுத்தும்
இடது சொடுக்கி பட்டனை விடவும்
உரை இப்போதும் முன்னிலை படுத்தப்பட்டு இருக்கும்
இப்போது ஸ்டாண்டார்ட் டூல்பார் இல் போல்ட் இக்கான் இல் சொடுக்கவும்
தலைப்புகளின் உரை தடிமனாகிவிடும்
தலைப்புகளின் பான்ட் அளவை கூட்டலாம்
தலைப்புகளை தேர்ந்தெடுத்து டூல்பார் இல் பான்ட் சைஸ் கீழ் அம்பு விசையை சொடுக்கலாம்
கீழிறங்கும் மேனு வில் 14 மீது சொடுக்கலாம்
தலைப்புகளின் பான்ட் இன் அளவு உயருகிறது
பயன்படுத்தும் பான்ட் பாங்கை மாற்றலாம்
பான்ட் நேம் பீல்ட் இல் கீழ் அம்பு விசையை சொடுக்கலாம்
பின் பிட்ஸ்ட்ரீம் சார்ட்டர் என்பதை பான்ட் நேம் ஆக்கலாம்
மாற்றங்களை செய்து சேவ் இக்கான் ஐ சொடுக்கவும்
ஆவணத்தை சேமித்து மூட விரும்பினால் மேனு பார் இல் பைல் பின் குளோஸ் தேர்வில் சொடுக்கவும்
இது பைல் ஐ மூடும்
இத்துடன் கால்க் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
சுருங்க சொல்ல நாம் கற்றது லிப்ரியாஃபிஸ் கால்க் க்கு அறிமுகம் கால்க் இல் பலவித toolbarகள் கால்க் இல் புதிய ஆவணத்தை திறப்பது இருப்பில் இருக்கும் ஆவணத்தை திறப்பது
ஆவணத்தை சேமிப்பது மூடுவது
முழுமையான பயிற்சி புதிய ஆவணத்தை கால்க் இல் திறத்தல் ஸ்ப்ரெட்ஷீட் practiceஒட்ஸ் என்ற பெயரில் ஆவணத்தை சேமித்தல் சீரியல் நம்பர் நேம் டிபார்ட்மெண்ட் மற்றும் சாலரி என தலைப்புகள் இடுதல் தலைப்புகளுக்கு அடிக்கோடிட்டு பான்ட் அளவை 16 ஆக்குதல்
பைல் ஐ மூடுதல்
தொடுப்பில் விடியோவை காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும்